வன் வணக்கம் அரூசி

ஆஹ் இப்ப வந்து நம்ம ஆஹ் ஒரு எதாவது ஒரு வரலாறை பத்தி பாக்கலாம் பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அஹ் வரலாறு அப்படின்னு பாக்கும்போது இந்த பாண்டிய ம மருது சகோதரர்கள் அப்படின்னு போட்டு இருந்தேன் அஹ் அவங்களைப் பத்தி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க அதிரூபா உங்களுக்கு அதைப் பத்தி பார்க்கறதுல ஏதாவது விருப்பம் இருக்கா நீங்க அதைப் பத்தி சொல்லுங்க நிச்சயமாக அரூசி பாண்டியர்கள் பழந்தமிழ் நாட்டை ஆண்ட வேந்தர்களுள் ஒருவர் ஆவர் மத்த இரு வேந்தர்கள் சேரர்களும் சோழர்களும் ஆவர் பாண்டியர்கள் மதுரை ராமநாதபுரம் மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி மற்றும் மற்றும் தற்போதைய கேரளத்தின் தென்பகுதி ஆகியவற்றை ஆட்சி செய்தனர் அவர்களை பத்தி பேசுறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல நம்ம பேசலாம் அரூசி

சவுண்ட் கேக்குதாங்க சரிங்க அரூசி ஒகே நான் இப்போ